நானும் சரி இப்போ அப்போ இப்போ அப்போனு தள்ளிட்டே இருந்தேன் அவங்க பேசி முடிச்சிருங்க உங்க partner இல்லைன்னா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் உங்க number எனக்கு கொடுத்தாங்க

இப்பதான் இந்த submission work லாம் முடிஞ்சு leave விட்டாங்க உம் உம் okay இதுல fifteen minutes ஆயிடுச்சு நான் திருப்பியும் dial பண்றேன் உங்களுக்கு

மகேஷ், ரமேஷ் என்ற இரு நண்பர்கள் விடுமுறை நாள் ஒன்றை உல்லாசமாக கழிக்க எண்ணி தங்கள் கிராமத்திற்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு நடந்து சென்றனர் அண்ட சராசரங்களிலே பூவுலகம் வினோதமானது இங்கேதான் ஒரு உயிர் முதல் ஆறாம் அறிவு வரை பெற்றவர்கள் வரை வாழ்கிறார்கள் அப்படிப்பட்ட பூவுலகில் கூட பாரத நாடிய பரத காண்டமே உன்னதமானது ஏனென்றால் இந்த ஒரு நாட்டில் தான் மூன்று பக்கம் கடல் எனும் பெரும் பள்ளம் அது நிரம்பிய நீர் வடக்கில் உள்ள உயர்ந்த சிகரமான இமயம் எனும் இயற்கையின் பள்ளம் சமதளம்

கரடிகள் இருந்து அவன் மேலே ஏறி ஆரம்பித்தன அதிலும் தென்பகுதி எனப்படும் தென் தமிழ்நாடு மிகவும் உன்னத சிறப்பு கொண்டதாகும் இந்த தென் தமிழ்நாட்டில்தான் கடல், நதி, அருவி குளம், மலை எனும் ஐவகை நிலப்பரப்பும் ஒரே இடத்தில் உள்ளது இந்த உலகில் வேறு எங்கும் இப்படி வளமான இயற்கை அமைப்பை பார்க்கவே முடியாது மகேஷ் அருகே வந்த கரடி அவனை மோப்பம் பிடித்து பார்த்து விட்டுச்சென்றது ரமேஷ் கீழே இறங்கி வந்து கரடி உன்னிடம் ஏதோ கூறியது போல் இருந்ததே என்ன கூறியது என்று மகேஷிடம் கேட்டான், மகேஷ் தயவு செய்து இது மாதிரி சுயநலம் கொண்ட நண்பர்களிடம் பழகாதே என்று கரடி கூறியது என கூறினேன் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது எங்கே பலமான இயற்கை அமைப்பு உள்ளதோ அங்கேதான் காலத்தால் அழிக்க முடியாத தலைகளும் தோன்றியிருக்கும் அந்த வகையில்தான் இந்த இந்த பாகத்தில் இருந்தே ஞானிகள், யோகிகள் தோன்றினர்

குறிப்பாக சித்தர்கள் பெருமக்கள் இந்த பாகங்களில் அதிகமாக தோன்றிட காரணம் பூகோள அமைப்பு எனப்படும் இயற்கை வளம்தான் தெருவில் போவோர் வருவோர் எல்லாம் சிலை அழகையும் காளியின் வனப்பையும் கண்டு வணங்கிச்சென்றனர் கழுதையோ தன்னைத்தான் எல்லோரும் வணங்கி செல்கிறார்கள் என்று அகம்பாவம் கொண்டு கனைக்கத் தொடங்கியது அப்படி ஒரு இயற்கையின் அசாத்திய பலம் குவிந்து கிடக்கும் ஒரு மலை தான் சதுரகிரி இங்கே மட்டும்தான் பஞ்சபூதமும் சமதளத்தோடு இருக்கிறது

விடிந்துவிட்டது காலைப்பொழுதுக்கே உண்டான குதூகலங்கள் அன்றைய வெள்ளிக்கிழமை காலை வேலையிலும் இருக்கத்தான் செய்தது வீட்டில் முகப்பில் வீட்டுக்கே குடை~ குடை போட்டது போல வளர்ந்திருக்கும் வாதமரத்தின் நடுவே காகம் கரைத்தபடி இருக்க சில சேட்டைக்கார அணில்கள் ஒலிம்பிக்கில் ஓடுவதற்கு பயிற்சி எடுப்பது போல் இங்கும் அங்குமாக ஓடித் திரிந்தன பால்காரி ராதா தினமும் மண்பானையில் பால் எடுத்துக்கொண்டு பக்கத்து கிராமத்தில் விற்று வருவது வழக்கம் ஒரு நாள் ராதா பால் பானையை தலையில் சுமந்து கொண்டு கனவு கண்டவாறே சென்று கொண்டிருந்தாள்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 அதை உடைத்து எடுத்து பருப்பை நசுக்கியதுபடி முழுமையாக வெளியே எடுப்பதில் ஜெயந்தி ரொம்பவே கெட்டிக்காரி பால் விற்று கிடைக்கும் பணத்தில் சில கோழி முட்டைகள் வாங்குவேன் முட்டை குஞ்சு பொரிந்து கோழியாகும் அந்த கோழிகள் முட்டை போடும் அவை குஞ்சு பொரிக்கும் இதையெல்லாம் விற்று நான் பணக்காரனாவேன்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 நிறைய கிடந்தால் கண்கள் இரண்டும் அப்போதே அகண்டு விடும் படுக்கைக்கு அருகில் கிடக்கும் தன் கட்டைக்கால்களை குனிந்து எடுத்து பின் இரு கக்கத்திலும் நடுவில் அதை வைத்துக் கொண்டு சற்று கெந்தி கெந்தி நடந்து செல்லும்போது வாசற்படியில் பால் packet தினசரி paper கீரைக்கட்டு என்று சகலமும் கிடக்கும் என் வளர்ச்சியைக் கண்டு அக்கம் பக்கத்தார் எப்படி என்று கேட்டால் சொல்ல மாட்டேன் போ என்று தலையாட்டுவேன் இப்படி யோசித்த ராதா நிஜமாகவே தலையாட்ட பால்பானை கீழே விழுந்து நொறுங்கிப் போனது கற்பனைக்கோட்டைகள் காற்றோடு போகும்

தாடையை நிறைய soap உடன் நுரையுடணும் கண்களில் படுவார் ஜெயந்திக்கு அடுத்து பிறந்த நந்தினி பெரும்பாலும் எழுந்திருக்கிறதில் புரண்டு கொண்டிருப்பாள் அவளை கூட தட்டி எழுப்பி விடலாம் ஆனால் அவளுக்கு அடுத்து பிறந்திருக்கும் ராகினியை தான் எட்டு மணிக்கு முன்னால் எழுப்பவே முடியாது சதாசிவம் மகள்களின் விஷயத்தில் மிகவே இதமானவர் எனவே மூன்று பேர்களும் அப்பாவின் செல்லம் தான் சிறுவர்கள் இருவர் தெருவில் விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கீழே பாதாம் கொட்டை ஒன்று கிடப்பதை சிறுவன் ஒருவன் பார்த்துவிட்டான் அவன் குனிந்து எடுப்பதற்குள் மற்றவன் முந்திக்கொண்டு வந்தது சண்டை

அந்த கால்களிலேயே ஜெயந்தி வீட்டின் அவ்வளவு வேலைகளையும் செய்து விடுவதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நான்தான் முதலில் பார்த்தேன் அதனால் எனக்குத்தான் பாதாம் கொட்டை என்றான் ஒருவன் நான்தான் எடுத்தேன் அதனால் எனக்குத்தான் அந்த சொந்தம் என்றான் மற்றவன் அவ்வழியாக வந்த மற்றொரு சிறுவன் கொட்டையை குடுங்கள் உங்கள் சண்டையை தீர்த்து வைக்கிறேன் என்றான். தங்கைகள் உதவி செய்ய போனால் கூட தவிர்த்து விடுவாள், தான் ஊனமுற்றவள் பெரிதாக செயல்பட முடியாது என்று யாரும் கருத விடக்கூடாது என்கிற பயம் அவளது உள் பயம் பார்ப்பவர்களுக்கு தன்னம்பிக்கையை தெரிவித்ததுதான் ஆச்சரியம் பாவம் மூவருமே தாயில்லா பிள்ளைகள் கொட்டையை வாங்கி இரண்டாக பிளந்தான் பருப்பை எடுத்தான் ஓருதோல் பகுதியை ஒருவனிடமும் இரண்டாம் தோல் பகுதியை மற்றவனிடமும் கொடுத்தான் பருப்பை தானே சாப்பிட்டு விட்டு சென்றான்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 ராகினிக்கு ஒன்னரை வயசு இருக்கும்போது அந்த தாய்க்கு மஞ்சள் காமாலை வந்தது எல்லாவித வைத்தியங்களையும் மீறி அவளது உயிரைக்கொண்டு போய்விட்டது சுமங்கலி கோலத்தோடு பிணம் வீதியில் போனபோது சதாசிவம் தன் மூன்று பெண்களையும்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

ராமுவிற்கு முந்திரி பருப்பு என்றால் மிகவும் பிடிக்கும் அவன் அம்மா அவ்வப்பொழுது ஒரு சில பருப்புகள் மட்டும் அவனுக்குக் கொடுப்பார்கள் அம்மா எனக்கு இன்னும் வேண்டும் என்று ராமு கேட்கும் போது அதிகம் சாப்பிட்டால் வயிறு வலி வரும் கண்ணே அதனால்தான் உனக்கு கொஞ்சமா கொடுக்கிறேன் என்று அம்மா கூறுவார்கள் குடியிருக்கும் வீடு மட்டும் எப்படியோ எந்த கடனும் ஆட்டப்படாமல் பத்திரமாக இருக்கிறது மூன்று பேருக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வரும்போதெல்லாம் வீட்டை நினைத்து பார்த்து கொஞ்சம் நிம்மதியாக பெருமூச்சு விடுவார் அதை விற்று மூவரையும் கரையேற்றி விடலாம் என்கிற நம்பிக்கை அதன்பின் தனக்கென்ன வழி என்று மட்டும் தன்~ தப்பித்தவறி கூட அவர் கேட்டுக் கொண்டதில்லை அவருக்கு அம்~ அம்மத்தில் ஒரு தீர்மானம் இருக்கிறது அதன்பின் சதுரகிரி மலையின் பக்கம் போய் அங்கு திரிந்தபடி இருக்கும் ஏராளமான சித்தர்களில் அவருக்கும் மிகப்பெரிய ஜடாமுடி சித்தரிடம் அத்திய சிஷ்யனாக கடைசி காலத்தில் அப்படியே அவருடைய

அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது என்று முணுமுணுத்துக் கொண்டே செல்வான் ராம் ஒரு நாள் ராமுவின் அம்மா சந்தைக்கு சென்றடைந்தார் இதைப் பயன்படுத்திக் கொண்ட ராமு அடுப்படிக்குச் சென்று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

நாளைக்கு கிழித்துப் போட்டு அன்று பௌர்ணமி என்பது கண்ணில் பட்டது விவசாயி ஒருவன் தன் வீட்டில் நாய் ஒன்றும் கழுதை ஒன்றும் வளர்த்து வந்தான் நாய் காவல் காத்தது கழுதை சுமந்தது ஒரு நாள் மதியம் விவசாயியும் அவன் குடும்பத்தினரும் நன்றாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர் நாய் திண்ணையிலும் கழுதை வாசலிலும் படுத்து கிடந்தன தெருவில் ஏதோ சத்தம் கேட்கவே நாய் தலையை தூக்கி பார்த்து விட்டு மீண்டும் படுத்துக்கொண்டது அடுத்த நொடியே market க்கு போய் வில்வ இலையை வாங்கி வந்து மாலை கட்ட வேண்டும் லாலா கடையில் அரைத்த சந்தனத்தை வாழை இலையில் வைத்து கட்டி தரச்சொல்லி வாங்கி வர வேண்டும் செட்டியாரம்மா பா~ மாலை பால் கொண்டு வரும்போது பசும்பாலை ஒரு liter கூடுதலாய் கேட்டு வாங்கி அதையும் அபிஷேகத்திற்கு வாளியில் ஊற்றி வைத்து அப்பா மாலை மலைக்கு புறப்பட தயாராகும் போது எல்லாவற்றையும் எடுத்து தர வேண்டும் என்று மிக வேகமாக முடிவுக்கு வந்துவிட்டாள் ஜெயந்தி காலண்டரை பார்த்தபடியே நின்ற அவளை சதாசிவமும் குளித்துவிட்டு தலையை துவட்டி கொண்டு பார்த்தபடியே வந்தார் என்னம்மா காலண்டரையே பார்த்தபடி நின்றாய் இன்னைக்கு பௌர்ணமி அப்பா அதான் நீங்க மலைக்கு போவீங்களே உங்களுக்கு சந்தனம் வில்வ இலை எல்லாம் தயார் பண்ணணும் நினைச்சுக் கொண்டிருந்தேன்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 தூக்கம் களைந்த விவசாயி வெளியே வந்து தன் பிரம்பால் கழுதையை நன்றாக விளாசினான் அவரவர் வேலையை அவரவர் செய்தால்தான் நன்று

ஏம்பா அப்படி ஒரு சோர்வுக்குத்தான் சோர்வா உங்களுக்கா ஏன்பா நான் கா~ ஏன் என்ன கடவுள் நானும் மனுஷனா பிறவிதானே எனக்கு மனுஷ சோர்வு வரக்கூடாதா என்ன என்னப்பா இது பல வருஷம் விடாம பௌர்ணமி தவறாம மலைக்கு போயிட்டு வர்றீங்க நீங்க இன்னைக்கு ஏன்பா சோர்வு அதுவும் இன்~ இன்னைக்கு சொல்றீங்க ஒரு கிராமத்தில் உள்ள ஏராளமான பசுக்கள் அருகே இருந்து காட்டுக்குள் சென்று மேய்ந்து வருவது வழக்கம் அந்த காட்டிலோ பொல்லாத சிங்கம் ஒன்று திரிந்தது ஒற்றையாக மேயும் பசுவை சாமர்த்தியமாக அடித்துக் கொன்று தின்பது அந்த சிங்கத்திற்கு பழக்கமாகவே மாறிவிட்டது என்ன செய்வது என்று தெரியாத பசுக்கள் ஒன்றன்பின் ஒன்றாக சிங்கத்திற்கு பலியாகிக் கொண்டிருந்தன ஒருநாள் பசுக்கள் ஒன்றுகூடி கலந்து~ கலந்துரையாடத் துவங்கியது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

இருபத்தி ஏழு உனக்கு அடுத்தவளுக்கு இருபத்தி நாலு கட்டி கொடுத்து இருவது பத்தொன்பது கடைக்குட்டிக்கு அவளைக் கூட விடு உனக்கு அடுத்தவங்களும் எப்பவே கல்யாணம் பிராயம் கழிச்சி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

அன்றிலிருந்து பசுக்களும் ஒற்றுமையாக மேயத்துவங்கின என்ன ஆச்சரியம் சிங்கம் அந்த திசைக்கே வருவதில்லை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஓ இந்த கல்யாணக் கவலையாப்பா ஜெயந்தி சற்று சாதாரணமாவேதான் கேட்டாள் என்னம்மா அப்படி கேட்ட கல்யாணக் கவலைன்னு அது அதுன்னு நடக்க வேண்டிய வயசுல நடந்தாத்தானேம்மா நல்லா இருக்கும் சதாசிவம்

லாலா லஜபதி ராய் ஹிந்தி இருபத்தி எட்டு ஜனவரி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து பதினேழு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஒரு முக்கிய இந்திய சுதந்திர போராட்ட

இது பஞ்சாப் கேசரி என்றும் அழைக்கப்படுகிறது அவர் பஞ்சாப் நேஷனல் வங்கி மற்றும் லக்ஷ்மி இன்ஷுரன்ஸ் நிறுவனத்தை நிறுவினார் இந்திய தேசிய காங்கிரஸின் தளத்தில் மூன்று முக்கிய தலைவர்களின் ஒருவரா~ ஒருவராக இருந்தார் லால் பால் பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் சைமன் கமிஷனுக்கு எதிரான ஒரு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 லாலா லஜபதி ராய் பஞ்சாபின் மோகா மாவட்டத்தில் உள்ள துடிக் கிராமத்தில் இந்து அகர்வால் குடும்பத்தில் பிறந்தார் வாழ்க்கை லாலா லஜபதி ராய் பஞ்சாபின் மோகா மாவட்டத்தில் உள்ள துடிக் கிராமத்தில் ஒரு இந்து அகர்வால் குடும்பத்தில் பிறந்தார் ஆனால் தனது இளமை பருவத்தின் பருவத்தின் பெரும்பகுதியை

இந்திய தேசிய காங்கிரஸின் க~ முக்கிய தலைவராக இருந்தார் பால கங்காதர திலகர் மற்றும் பிபின் சந்திரபால் ஆகியோருடன் இந்த முக்குலத்தோர் லால் பால் லா~ பால் என்று அழைக்கப்பட்டனர் இந்த மூன்று தலைவர்களும் இந்தியாவில் முதல் சுதந்திரம் கோரியவர்கள் பின்னர் முழு நாடும் அவர்களுடன் இணைந்தனர் அவர் சுவாமி தயானந்த சரஸ்வதியுடன் இணைந்து பஞ்சாபில் ஆரிய சமாஜத்தை பிரபலப்படுத்தினார் தயானந்த லாலா ஹன்ஸ்ராஜ் உடனே இணைந்து ஆங்கிலோ வேத பள்ளிகளை பிரச்சாரம் செய்து இவை இப்போது தேவ பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. லாலாஜியும் பஞ்ச காலத்தில் பல இடங்களில் முகாம்கள் அமைத்து மக்களுக்கு சேவை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு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 லாலா லஜபதி ராயின் நினைவாக நிறுவப்பட்ட நினைவு சின்னங்கள் மற்றும் நிறுவனங்கள் லாகூரில் லஜபதி ராயின் சிலை நிறுவப்பட்டது பின்னர் அது இந்தியாவின் பிரிவினைக்குப் பிறகு சிம்லாவின் மத்திய சதுக்கத்திற்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் லாலா லஜபதி ராய் அறக்கட்டளை அவரது பிறந்த நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக பஞ்சாபி

குப்தா மற்றும் உட்பட நிறுவப்பட்டது அவர்கள் இந்திய மாநிலமான மகாராஷ்டிராவில் லாலா நடத்தி வருகிறார் மும்பையில் வணிகவியல் மற்றும் பொருளாதாரக் கல்லூரி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 இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினீயரிங் அண்ட் டெக்னாலாஜி அவரது பெயரால் பெயரிடப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஹரியானா அரசாங்கம் லாலா லஜபத் ராய் கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழகத்தை ஈஷாரி அவரது நினைவாக நிறுவிய~ நிறுவியது

மற்றும் சென்ட்ரல் மார்க்கெட் லஜ்பத் நகரில் உள்ள லாலா லஜ்பத் ராய் நினைவு பூங்கா, சாந்தினி சௌவுக், டெல்லியில் லஜ்பத் ராய், மார்க்கெட், காரக்பூரில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் லாலா லஜபத் ராய் hall of presidents கான்பூரில் உள்ள லாலா லஜபதி ராய் மருத்துவமனை அவரது சொந்த ஊரான ஜாக்ரோனில் உள்ள பேருந்து நிலையங்கள், பல நிறுவனங்கள், பள்ளிகள் மற்றும் நூலகங்கள் அவரது நினைவாக பெயரிடப்பட்டுளன நுழைவாயிலில் அவரது சிலையுடன் பேருந்து நிலையம் உட்பட உட்பட கூட~ கூடுதலாக இந்தியாவின் பல பெருநகரங்கள் மற்றும் பிற நகரங்கள் பல சாலைகளுக்கு அவரது பெயரால் பெயரிடப்பட்டுள்ளன மரணத்திற்கான காரணம்

தொழில் இந்திய தேசிய காங்கிரஸ், ஆரிய சமாஜ்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

இந்தியாவின் இரண்டு பெரிய கட்சிகளில் இதுவும் ஒன்று இது உலகின் மிகப் பெரிய ஜனநாயக கட்சி மற்றும் பழமையான ஜனநாயக கட்சிகளில் ஒன்றாகும் கட்சி ஆயிரத்தி

அதன் இளைஞர் அமைப்பின் பெயர் பாரதிய யுவ காங்கிரஸ் வரலா~ இந்திய தேசிய காங்கிரஸ் இருபத்தி எட்டு டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து அன்று மும்பையில் உள்ள கோகுல்தாஸ் தஜ்பால் சமஸ்கிருத மஹத்லாலாவில் எழுபத்தி இரண்டு பிரதிநிதிகளுடன் நிறுவப்பட்டது சுயராஜ்ஜியத்தின் இல~ இலக்கை முதலில் ஏற்றுக் கொண்டவர் பால கங்காதர திலகர்